இதுல வந்துட்டு என்னன்னா ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது.

அப்பறோ அவங்க வாங்கிருக்க அவார்ட் எல்லா இருக்குது.

அப்புறம் சோப்பு கலர்லையும் மஞ்ச கலர்லையும்மா நறைய பலூன் எல்லா தொங்கவிட்டுருக்கீங்க.

அப்புறம் வெளியே ஒரு நீல கலர் கார் நிக்குது.

அப்புறம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் ரெண்டு அண்ணம் வச்சிருக்காங்க அது வந்துட்டு கருப்பு கலர்லதா இருக்கு.

அதுல வந்துட்டு வெளிய நெறைய மணியேள்ள தொங்குத்து.

அப்புறம் சுத்தி நறைய மரம் செடி எல்லாம் நிக்குது.

அப்புறம் ரைட் சைடுல வந்துட்டு நீல கலர் சீரியல் போட்டு இருக்காங்க.

இதுல வந்துட்டு கருப்பு கலர்ல ஒரு போர்டு தெரியுது.

அப்புறம் ஒரு துணி கட இருக்கு அதுக்கும் பிரண்ட்ல வந்துட்டு டிசைனர்ஸ் அந்த பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கும் துணி எல்லாம் போட்டு விட்டு இருக்காங்க.

ரோட்லயே ஒரு ஸ்கூட்டி வந்துற்றுக்குறது மாரி தெரியுது.

இந்த க இந்த ஷட்ரோட இந்த தொறந்திருக்க ஷட்ரோட வ கலர் வந்துட்டு பெயிண்ட்டு நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சிருகாங்க.

அப்ரோ பை ஒன் கெட் ஒன் பிரீ அப்டின்ட்டு போர்ட் எல்லாம் ரெட் கலர்ல வச்சிருக்காங்க சைடுல ரைட் சைட்ல .

அப்புறம் ஒரு ஸ்கூட்டி நிக்கிது ஒரு ஆளும் தெரியுறாரு அவருக்கு கையில ஒரு ஹெல்மெட்டும் தெரியுது.

இது எஸ்_எம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு காலேஜ் .

கேட்டும் வந்துட்டு போட்டு இருக்காங்க அப்புறமா வெளியே வந்துட்டு ஒரு பைக் நிக்குது.

அப்ரோ முன்னாடி பிரண்ட்ல வந்துட்டு ஓரு சோபா இருக்குது அப்ரோ ரெண்டு ஆட்கல்லா நிக்கங்க.

அப்புரோ ஒரு ஆட்டோ நிக்குது சுத்தி நிறைய பைக்கு நிக்குது.

உள்ளெ வந்துட்டு வெள்ளெ கலர்லெ ஆரெஞ்சு கலர்லெயுமா சுத்தி நறைய பலூன் எல்லா போட்டிருக்காங்க.

அப்புறம் ஒரு தண்ணி ஜக் இருக்குது வெளியே ஒரு சேர் இருக்கு அதுல ஒரு ஆளு இருக்காங்க ஒரு பைக்கு நிக்கிது.